தராதரமும் அதிகரிக்கும் நம்ம நாட்டுக்கும் அதுதான் நல்லது. அதனால அரசாங்கம் வந்து ஆசிரியர்களை நியமிக்கும் போது குறிப்பா இந்த மாதிரி அஹ் ஆஹ் முக்கியமான பள்ளிகள் அரசாங்கப் பள்ளிகள்ல திறமையான ஆசிரியர்களை போட்டாவே போதும். அதுவே நம்ம முக்கியமா எல்லாரோட ஆஹ் வருங்கால மாணவர்களுடைய தலையெழுத்தை மாற்றும் நான் நினைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியது இருக்கா? நீங்க சொல்ல வேண்டியத சொல்லுங்க நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் என்னவே இருந்தாலும் ஒரு ஆசிரியர் நல்ல திறமையான இருக்கிறதுனால ஒரு அவர் கிட்ட இருக்கிற ஒரு முப்பது புள்ளைங்கள அவர் வளர்ப்பாருன்னு வெச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம இந்தியால அதாவது நம்ம இந்தியாவாகட்டும் நம்ம ஊர் ஆகட்டும் எத்தனையோ எக்கச்சக்கமான பள்ளிகள் இருக்கு. இப்ப அந்த ஒவ்வொரு பள்ளியில இருக்கிற பசங்களையும் யார் காப்பாத்துவா எப்படி உயர்த்துவாங்க? என்னவே இருந்தாலும் நம்ம படிப்புல நம்ம இந்தியான்றது பின்தங்கி தான் இருக்கு அப்படின்றது என்னோட ஒரு கருத்தாவே நான் முன்வைக்கிறேன். ஏன்னா படிப்பாகட்டும் இல்லனா அறிவியல் ஆகட்டும் எல்லாவிதத்திலுமே மிச்ச நாட்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப உயர்ந்துருக்காங்க ஏன் வந்து அப்படி உயர்ந்துருக்காங்க? ஏன்னா நம்ம ஊர்ல நம்மளுக்கு அந்த வித~ அந்த படிக்கிறவங்களுக்கான மதிப்பு கிடைக்கிறதில்லை. ஏன்னா அவங்க அதனாலதான் அவங்களோட வேலையை தேடி அவங்க மிச்ச நாடுக்கு போறாங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்க நீங்க ஒத்துக்காம இருக்க மாட்டீங்க

நீங்க சொல்றது correct தான். நீங்க சொல்றது ரொம்பவே சரிதான் ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா மத்த நாட விட நம்ம நாட்டுல இருக்கிற மாணவர்கள் த~ அறிவுல கம்மியா இருக்குதுன்றத வந்து அது வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா மிகச்சிறந்த ஆஹ் ஆஹ் விஞ்ஞானிகள் ஆகட்டும் பெரிய பெரிய ஆஹ் ஆஹ் சாதனைகள் செய்தவர்களாகட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து போனவங்க தான் அதிகம். அதனால நீங்க இந்த மாதிரி வந்து சொல்றது வந்து சரியில்லை. என்னதான் இருந்தாலும் மத்த நாடுகள்னா ஏன்னா அவங்க மொழியிலேயே அவங்க படிக்கிறதுனால அவங்க வந்து அறிவாளிகளா இருக்கிற மாதிரி மத்தவங்களுக்கு தெரியுதே தவிர அவங்க முற்றிலும் அவங்கதான் அறிவாளிகன்னு நீங்க சொல்ல முடியாது. அதனால நம்ம

ஆஹ் ஆசிரியர்கள் திறமைசாலியா இருக்கணும்னும் முக்கியமா அரசாங்க பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்கள் திறமைசாலியா இருக்கிற மாதிரி அரசாங்கம் நியமிக்கணும்ன்றது மட்டும் தான் என்னுடைய கருத்து அதுவே எல்லாத்தையும் மாத்திடும். நீங்க சொல்லுங்க

படிப்பை மட்டுமே வச்சுதான் நம்ம பாரதத்தை வந்து பாராளம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சிறந்த அறிவியல் விஞ்ஞானியான அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு அதுபடி நம்ம வந்து நம்மளுடைய படிப்ப மேன்மை படுத்திக்கணும் நம்ம வளரணும் அப்படின்றது வந்து என்னுடைய முக்கியமான கருத்து. நீங்க சொன்னமாதிரி அரசாங்க வேலையில வந்து நிச்சயமா நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களுமே நல்லபடியா படிப்பாங்க. அது வந்து கண்டிப்பா ஏத்துக்கக்கூடியதுதான் கடைசியா என்ன சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படறேன்னா பெற்ற பிள்ளையே கைவிட்டாலும் கல்வி வந்து கைவிடாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிப்போம். hello ma'am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 ma'am என~ நாங்க வந்து உங்க hotel ல வந்து bo~ room book பண்றதுக்காண்டி call பண்ணி இருந்தேன் ma'am அ நாங்க ஒரு ஒரு function காண்டி வந்திருக்கோம்

ஒரு ten days வந்து உங்க room உங்க hotel வந்து book பண்ணறமாரி நாங்க வந்து கேக்கறதுக்காண்டி call பன்னிருந்தேன் ma'am okay ma'am இப்போ marriage function க்காக வர்றீங்களா இல்லை tourist place லாம் சுத்தி பாக்குறதுக்காக வர்றீங்களா ma'am ma'am நாங்க வந்து tourist place வந்து சுத்தி பாக்கலாம் பாக்கணும் ma'am so அது ஒரு ten days உ இல்லைன்னா ஒரு fifteen days வந்து அவங்க stay பண்ற மாதிரி பாக்~ ma'am

நாங்க ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட நாங்க வாரோம் okay வா ma'am நாங்க பதினஞ்சு பேர்க்கு ஓ~ நீங்க வந்து ஓ~ ஒரு அஹ் ஒரு ஒரு ஒரு seven rooms ஆவது book பண்ணனும் ma'am okay ma'am இப்ப வந்து couples ஆ வாரீங்களா இல்லன்னா எப்படி ma'am இப்ப couples ஆ வாரீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேரா போடுவோம் so family ஆ வாரீங்க family friends அப்படின்னா உங்களுக்கு comfortable க்கு ஏத்த மாதிரி போடுவோம் ma'am sometimes வந்து friends எல்லாம் friends எல்லாரும் வந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு மூணு மூணு பேரா arrange பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா பதினஞ்சு பேருமே ஒரே room கூட கேப்பாங்க so அவங்களுடைய comfortable க்கு ஏத்த மாதிரி நாங்க கொடுப்போம் நீங்க இப்போ எவ்~ ஒரு room ல எத்தன பேர் இருக்கணும்ன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து arrange பண்ணி தருவோம் ma'am sometimes வந்து single bed room கேட்பாங்க எனக்கு single நான் வந்து தனியா எனக்காக room brunch arrange பண்ணி தருவிங்களா அப்படினு கேட்பாங்க உங்களுடைய comfortable க்கு ஏத்த மாதிரி நாங்க arrange பண்ணி தருவோம் ma'am நீங்க எந்த மாதிரி எதிர்பார்க்கிறீங்க ma'am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

ஒரு seven room arrange பண்ணி கேக்குறீங்களா ma'am நீங்க ஆமா ma'am ஆமா ஒரு நாங்க ஒரு பதினஞ்சு பேரு ஒரு seven rooms வந்து arrange பண்ணி தர்ற மாதிரி நீங்க பார்க்கணும்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 ma'am எங்களுக்கு வந்து ஒரு four rooms வந்து AC வேணும் ma'am மீதி உள்ள room வந்து non AC தான் ma'am வேணும் AC வேண்டாம் அஹ் okay ma'am okay எங்க side ல இருந்து correct ஆ arrange பண்ணி தந்திருவோம் அதுவும் இல்லாம வந்து amount அ பாத்தீங்கன்னா AC க்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் non AC க்கு வந்து amount வந்து கம்மியா வரும் ma'am உம் okay ma'am okay எவ்ளோ பா~ amount வரும் ma'amAC க்கு ACroom க்கு AC க்கு வந்து non AC ய விட plus four hund~ thousand வந்து அஹ் extra வரது மாதிரி வரும் ma'am உம் okay ma'am okay பிரச்சனை இல்ல ma'am எங்களுக்கு வந்து AC ல வந்து ஒரு ஒரு four rooms வந்து AC ல arrange பண்ணி தாங்க அஹ் மீதி three rooms வந்து non AC ல வேணும் ma'am okay ma'am, okay அப்புறம் வந்துட்டு food எல்லாம் எப்படி ma'am? எங்க restaurantஅ பொறுத்தவரைக்கும், நாங்க வந்து food எல்லாம் வரைக்கும் arrange பண்ணி கொடுப்போம். ஆங், இப்ப வெளியிடத்திலிருந்து வரவங்களுக்கு எல்லாம், நாங்க perfect நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி sometimes வந்து chinese food கேட்பாங்க sometimes வந்து fast food itemsலாம் கேட்பாங்க so அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க arrange பண்ணி கொடுப்போம் நீங்க எந்த மாதிரியான food கேட்கறீங்களோ அந்த மாதிரி food கூட நாங்க arrange பண்ணி தருவோம்

ma'am எங்களுக்கு வந்து food நீங்களே arrange பண்ணி தர்ற மாதிரிதான் இருக்கும் எங்களுக்கு வந்து non-veg வேண்டாம் ma'am veg மட்டும் போதும் okay வா ma'am veg ல வந்து என்னென்ன foods லாம் உங்களுக்கு உங்க hotel ல இருக்கும் ma'am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

ஓ okay ma'am okay நாங்க சொன்னோம் நீங்க அதுக்கு ஏத்தமாரி பண்ணி தருவீங்களா ma'am பரவால்ல ma'am கண்டிப்பா ma'am எங்களுடைய client க்காக நாங்க வந்து இந்த அவங்களுக்கு எந்த ஒரு நிறை குறைகளும் பார்க்காம neat ஆ பண்ணி விட்டுருவோம் ma'am ஓ okay ma'am okay அஹ் okay ma'am இப்போ வந்துட்டு வேற எதாவது இப்போ design வச்சு room லாம் இருக்கு ma'am ஓ design வச்ச room எல்லாம் கூட இருக்கா ma'am அதென்ன எவ்வளவு rate இருக்கும் ma'am ma'am normal லா வந்து பார்த்தீங்கன்னா normal room எல்லாம் பார்த்தீங்கன்னா one day க்கு per thousand அ வாங்குவோம் இப்ப design வச்ச room அதாவது wood ல பண்ண வேண்டியது room designs எல்லாம் இருக்கு plus glass ஆல design பண்ண room எல்லாம் இருக்கு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

ma'am எங்களுக்கு வந்து design வச்ச room லா வேண்டாம் ma'am எங்களுக்கு சாதா room மே போதும் okay ma'am okay நீங்க எங்களோட website அ பார்த்து இருக்கீங்களா ma'am அஹ் ஆமா பாத்துருக்கேன் அதனால் தான் ma'am அதை பாத்து தான் ma'am உங்களுக்கு நான் call பண்ணேன் உங்கள உங்களோட hotel பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க நிறைய பேரு என்ன ma'am உங்களோட hotel பத்தி ரொம்ப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 hello ma'am உங்க~ உங்களோட~ hotel பத்தி hello ma'am line ல இருக்கீங்களா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

அதனாலதான் உங்களுக்கு வந்து call பண்ணி கேட்டோம் அஹ் கிடைக்குமா ma'am seven rooms கண்டிப்பா கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ma'am கண்டிப்பா நிறைய rooms வந்து available தான் இதுக்கு முன்னாடி உங்களுடைய friends relative யாராவது அஹ் இங்க இங்க room அ வந்து book பண்ணிருந்தாங்க அப்படின்னா நாங்க அவங்களுக்கு offer card லாம் கொடுத்திருப்போம் ma'am so அந்த card கூட நீங்க வரலாம் offer card நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்க five thousand வந்து discount குடுப்போம் ma'am அஹ் okay ma'am okay நீங்க வந்து aadhar card கொண்டு வந்தா discount குடுப்பீங்களா ma'am ஆமா ma'am aadhar car~ அந்த aadhar card இல்லை ma'am அவங்களுக்கு ஒரு card குடுத்திருப்போம் offer card hello hello ma'am

இப்போ நீங்க ஒரு team பதினஞ்சு பேர் வாரீங்க அப்படின்னா மொத்தமா நாங்க five thousand வந்து decrease பண்ணுவோம் ma'am அஹ் okay ma'am okay super mam நான் கண்டிப்பா உங்களோட hotel தான் book பண்ணுவோம் okay வா ma'am அஹ் okay ma'am கண்டிப்பா அப்பறம் வந்து எதாவது extra facilities வேணும் எதாவது birthday காக arrange பண்ணணும் அப்படினா கூட நாங்க வந்து கண்டிப்பா arrange பண்ணி தர்றோம் ma'am உங்களுக்கு வேணும்னா நீங்க எங்ககிட்ட கேட்கலாம் okay ma'am okay கண்டிப்பா இனிமேல் நாங்க book பண்ணாலும் உங்களோட hotel யே நாங்க book பண்ணுவோ ma'am வேற எதாவது details வேணுனா கூட உங்களுக்கு இதே number க்கு call பண்ணி கேட்கலா ma'am அஹ் okay ma'am okay நீங்க கண்~ கண்டிப்பா எங்களுடைய இத எங்களுடைய contact number அ நீங்க எப்பவுமே வச்சுக்கோங்க எந்த doubt ஆ இருந்தாலும் நீங்க எந்த place ல இருந்து கூட நீங்க எங்கள call பண்ணி கேக்கலாம் ma'am அஹ் okay mam okay thank you mam thank you mam thank you COVID-19 பெருந்தொற்று என்பது கடுஞ்சுவாசக் கோளாறு கொரோனா வைரஸ் two என்றும் தீதுண்ணி காரணமாக ஏற்படும் கொரோனா வைரஸ் நோயின் COVID-19 பெருந்தொற்றாகும் இது கொரோனாவால் பெருந்தொற்று என்றும் அறியப்படுகிறது இந்நோயின் தொற்று முதன் முதலில் சீனாவில் யுகனாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் அடையாளம் காணப்பட்டது ஜனவரி முப்பது அன்று COVID-19 தொற்றை உலக அளவில் பொது சுகாதார அவசர நிலையாகவும் மார்ச் பதினொண்ணு அன்று ஒரு பெருந்தொற்றாகவும் உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது இருபத்தி ஒண்ணு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நிலவரப்படி நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளில் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒன்பதாயிரம் பேர் உயிர்~ உயிரிழந்துள்ளனர் இதில் பேர் பேர் மீண்டும் வந்துள்ளது மற்றும் இந்த வைரஸ் பெரும்பாலும் மக்களிடையே நெருக்கமான தொடர்பின் போது இருமல் தும்மல் மற்றும் பேசுவது ஆகியவற்றின் மூலம் உருவாகும் சிறிய நீர்த்துளிகளில் வழியாக பரவுகிறது இந்த நீர்த்துளிகள் வழக்கமாக நீண்ட தூரம் காற்று வழியாக பயணிப்பதை விட தரையில் அல்லது மேற்பரப்பில் விழுகின்றன சில நேரங்களில் தொற்றுள்ள மேற்பரப்பை தொட்டுவிட்டு பின்னர் தங்களின் முகத்தை தொடுவதன் மூலமாகவும் மக்களுக்கு தொற்று ஏற்படக்கூடும் அறிகுறிகள் தோன்றிய முதல் மூன்று நாட்களில் தொற்று பரவல் வீரியமாக இருக்கும் எனினும் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பு அறிகுறிகளை காட்டாத மக்களிடமிருந்து தொற்று பரவ சாத்தியம் உள்ளது பொதுவாக அறிகுறிகளின் காய்ச்சல் இருமல் சோர்வு மூச்சுத்திணறல் மற்றும் வாசனை உணர்வு இழப்பு ஆகியவை அடங்கும் நோய் தீவிரமடையும் போது நிமோனியா மற்றும் கடுமையான மூச்சுத்திணறல் ஆகியவை ஏற்படும் அறிகுறிகள் வெளிப்படும் காலம் இடைவெளியானது முதல் ஐந்து நாட்கள் வரை இருக்கும் சில நேரங்களில் இரண்டு முதல் பதினான்கு நாட்கள் வரை கூடும் இத்தொற்று நோய்க்கு அறியப்பட்ட தடுப்பூசி அல்லது குறிப்பிட்ட வைரஸ் தடுப்பு சிகிச்சை எதுவும் இல்லை அறிகுறி குறைப்பு சிகிச்சை மற்றும் ஆதரவு சிகிச்சை ஆகியவை முதன்மை சிகிச்சைகளாக உள்ளன பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளில் கை கழுவுதல் இருமும்போதும் ஒரு பக்கம் வாயை மூடுவதன் மற்றவர்களிடமிருந்து முகத்தை பரா~ பராமரித்ததால் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கும் நபர்களை கனி~ கண்காணித்தல் மற்றும் சுய தனிமைப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் இதனால் உலகமெல்ல அரசு தலைவர்கள் தாங்கள் நாட்டில் பயணிக் கட்டுப்பாடுகள் ஊரடங்கு பயனிட முன்னெச்சரிக்கை கட்டுப்பாடுகள் மற்றும் வசதிகள் மூடல் ஆகியவற்றை நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளனர் சோதனைத்திறன் அதிகரிக்கவும் பாதிக்கப்பட்ட நபர்களின் தொடர்புகளை கண்டறியவும் பலர் பயணியை பயன்படுத்தியுள்ளனர் இத்தொற்று நோய் உலக அளவில் சமூகம் மற்றும் பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பெரும் பொருளாதார மத நிலைக்கு பின்னர் உலக அளவில் மிகப் பெரிய மதநிலை ஏற்பட்டுள்ளது இது விளையாட்டு மத அரசியல் மற்றும் கலாச்சாரம் நிகழ்வை ஒத்திவைக்க அல்லது ரத்து செய்ய வழிவகுத்து வழிவகுத்தது அச்சம் காரணமாக முகக்கவசம் கிருமிநாசினி உள்ளிட்ட பொருட்களை அதிக நபர்கள் வாங்கியதால் வினியோகி பண பற்றாக்குறை ஏற்பட்டது ஊரடங்கால் மாசுபடுத்துதல் மற்றும் பசுமை வாய்ப்பு ஆகியவற்றை வெளிப்பாடு குறைந்தது நூற்றி எழுபத்தி ஏழு நாட்களில் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் நா~நாடு முழுவதும் அல்லது அடிப்படையில் மூடப்பட்டுள்ளன இது உலக மாணவர் தொகையில் சுமார் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு விழுக்காடுகள் என பதித்துள்ளது சமூக ஊடகங்கள் மற்றும் பொது ஊடகங்களில் ஆகியவற்றின் மூலம் வைரஸ் பரப்பப்பட்டுள்ளது தவறான தகவல்கள் சீன மக்களுக்கு எதிராகவும் சீனா அல்லது அதிக நோய் தொற்று விகிதங்களில் உள்ள பாதிக்கு வந்தார்கள் கருதப்படுபவர்கள் எதிரான இனவெறி மற்றும் பாகுபாடு கட்டப்பட்டுள்ள சம்பவங்கள் நடந்துள்ளன உலக சுகாதார அமைப்பு இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முப்பது அன்று இத்தொற்று பரவலோடு பொது சுகாதாரம் பன்னாட்டு அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் HoneNone தொற்று நோய்க்கு பின்னர் அறிவிக்கப்படுவது ஆறாவது முறையாகும் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் பன்னெண்டு அன்று COVID-19 உல~ உலகளவில் நோய்த்தொற்று என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது உலக சுகாதார அமைப்பு

நாடுகள் வாரியாக தொற்றுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய நிலவரப்படி நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளில் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவற்~ இவற்றில் பதினைந்தாயிரம் பேர் உயிர்~ உயிரிழந்துள்ளனர் இதில் பேர் மீண்டும் வந்துள்ளது இதில் ஐக்கிய அமெரிக்கா ஸ்பெயின் இத்தாலி ஆகிய நாடுகள் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதிமூணு சூழலின் இரண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி இத்தாலியின் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூனாயிரத்தி அறுபத்தி ஒரு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதில்

பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளனர் மார்ச் இருபத்தி ஒண்ணு அன்று மட்டும் எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு வைரஸால் இறந்துள்ள~ இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு பிறகு COVID-19 வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடு இது மார்ச் பத்தொன்பது அன்று தொற்று நோயால் மூவாயிரத்தி நானூத்தி ஐந்து இறப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அறியப்பட்டிருக்கும் பிறகு உலகிலேயே அதிக கொரோனா வைரஸ் தொடர்ந்து இறப்புகளை கொண்ட நாடாக இத்தாலி இருந்தது இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே

ஐநூத்தி முப்பது பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிபடுத்தப்பட்டுள்ளது அதில் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறநூத்தி இருபது பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளனர் மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை இரண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி பாகிஸ்தானில் இதன் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளனர்

நானூத்தி அம்பத்தி ரெண்டு கொரோனா வைரஸ் நச்சு பாதிப்பிலிருந்து இறந்து விட்டுள்ளனர் வெளி இணைப்புகள் மற்றும் பொது வழியான அறிகுறிகள் காய்ச்சல் இருமல் போன்ற மூச்சி திணறல் மற்றும் வாசனை உணர்வு இழப்பாகியவை அடங்கும் இதில் மற்றும் ஈரான் ஜூலை இரண்டாயிரத்து நிலவரப்படி ஈரானில் இரண்டு லட்சத்தி அஹ் ஐநூத்தி எழுபதின் மூணு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் பன்னிரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளனர் நன்றி hello

இப்போ தான் மா பசங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு உங்க அப்பா வந்தாரு டீ குடுத்துட்டு charging ஆச்சா phone ஆயிருக்கு seven point தான் ஆயிருக்கு ம் ம் நீ சாப்பிட்டியா? ஐயோ இல்லம்மா இதோ bathroom போய்ட்டு இப்போ சமைக்கனும் ம் ராஜேஷ் வந்துட்டாங்களா

daily travel பண்ணுகிறார்களா ம் மாலோடு தானே bangalore இல்லை இல்ல ம் ம் இன்னும் என்னம்மா ம்

என்னம்மா அவங்க பண்ணி இருந்தாங்களா phone இல்லமா பண்ணல okay நான் நம்பர் save பண்ணேன் உங்களுக்கு message பண்ணலாண்டு okay சரி அப்புறம் சும்மா ஆயிட்டேன் அதுக்குள்ள என்ன செஞ்ச சமயலு

இல்ல இதோ இப்போ சாப்பாட்டு வச்சிட்டு இருக்கேன் வச்சிட்டு எதாவது rice box மாதிரி பண்ணிடலாம்னு ம் ஏன் கஞ்சல் பண்ணலையா ஆஹான் இல்ல Time ஆயிடுச்சு Rice box பண்ணிடுறேன் அவ பசின்னுறா இப்பொவே நான் சரி சமோசா சாப்பிடங்க இல்லையா கொஞ்ச நேரம் இருக்கும் நான் ஆவல அவளுக்கு இவங்க மேல Sonu இருக்கிறார் இல்ல அந்த பையன் அவங்க இங்க இருக்குறாங்களா இல்ல எங்கயாவது போய் இருக்காங்களா

என்னனு message பண்ண சொல்ல அவங்களுக்கு hi mam this Leena போட்டு இருக்கிறார்களா

mam this is Leena Radhas friend please add me in tamil radhas friend add me என்று போடணுமா add me in tamil னு add me tamil in tamil ம் ம் போட்டுவிடுபா message பாக்கலாம் eighty thirty க்கு என்ன meeting இருக்குன்னா mostly add அதுக்குள்ள பார்ப்பாங்க நினைக்கிறேன் ம் எப்படி பண்ணனும் இதுன்னு சொல்லிட்டு ம் இப்போ Shoba பண்ணலயா இல்ல Shoba தான் எனக்கு number அனுப்பிச்சியிருந்தா இல்ல மா இப்போ பண்ணலயா அவ election நடந்ததுல அதுல busy ம் ம் ம் ம் அவங்க இன்னும் வீடு கட்டல மா இல்ல அதான் அந்த பக்கம் வாங்கிட்டாங்கள வீடு அவங்க வாங்கிட்டுதான் இருக்காங்க என்னவோ பூஜை வச்சி இருந்தாங்க அவங்க Sonu அவங்க mummy இருக்காங்க இல்லியா அவங்க பெரியப்பா மகன் இறந்துட்டாங்களாம் ம் ம் இவங்க கேரளா அக்கா இருக்காள husband வீட்டு தீட்டு இல்லயாம் அம்மா வீட்டுக்கு தான் தீட்டாம் so அதான் fifteen days வரைக்கும் அத தீட்டு கலைக்குற வரைக்கும் பூஜை பண்ணணுமாம் இல்லனா last five days இருந்துச்சு okay பூஜை

actually தெலுங்கு காரங்க, கன்னட காரங்கல விட்டா தமிழ் காரங்களுக்கு பண்ணவே தெரியாதுன்னு நினைச்சன் இவ்ளோ நல்ல பண்றியா எவ்வளோ நாள் பண்ற நான் வேற ghee எ வேற melt பன்னிட்டு ghee எ first போட்ட உடனே நீ சூடாகி ghee போட்டுக்கினாலும் ஆனால் ஜாஸ்தியாயிட்டு இருக்குதா அது quantity தெரியாத அது melt பண்ணிட்டு திருப்பி இரண்டு spoon எதோ நீ சாப்டறதா பாத்தா எனக்கு திகட்டுது எப்பா பேசுறியா ராஜேஷ் கிட்ட

பேசுறாரா இந்தாங்க பேசுங்கம்மா நான் பேசுறேன் விடு அப்புறமா இல்லனா சொல்லு சிரிக்கிறார் அவரு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அவர் கிட்ட பேசிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற லட்டு இருக்கிறாங்க அது நகம் சரி ஆயிடுச்சா அவனுக்கு அவ்வளவு ஒன்னும் deep cut ஆகல ஆனா இத பாத்தா இவ்ளோ பெருசா இருந்துச்சு nail வேற இருந்துச்சு நான் night சொல்லிட்டு இருந்தேன் ராஜேஷ் கிட்ட உன் பொண்ண எவ்வளவு பண்ற இனிமேதான் ஜுரம் அடி விழுந்திருக்கும் விழுந்தா கதை முடிஞ்சிருச்சு உன் பொண்ணுக்கு ஜுரமே வந்துட்டு இருக்கு தான் இந்த அடிக்கு அம்மாக்கு தப்பாம பொறந்துருக்கு பொண்ணு அது இன்னு இருக்கு அவனுக்கு நீ பண்ணதெல்லாம் உனக்கு அவ்ளோ return அதான் threading greeding கத்து கொடுத்துவிடாதே அவளுக்கு இல்லை நானே போய் பல மாசம் ஆச்சு bike போயிட்டு இல்ல நான் அப்பா பெங்களூர் போனாக்கா போறேன் துணிகிட்ட துணிக்கு சொல்லி இருக்கிறேன் நான் negotiable எல்லாம் பண்ணிடுவேன் என எப்படி training வேற இருக்கலாம் இல்ல அப்போ நான் தான் கிடைச்சேனா அதுக்கு அவர் கைய தவிர வேற யார்கிட்டயும் hair cut பண்ணுகிறது இல்ல eyebrows facial pedicure manicure bittu அங்க கூட்டிட்டு வந்து விடுறேன் ரெண்டு நாள் உங்க வீட்டுல bittu அப்பறமாவாங்கிட்டு போணும்னா வாங்கிட்டு போக முடியுமா ஏன் விட்டுடுவானா லட்டு அது வெளியான காக்காவை எல்லாம் பார்த்தா கொட்டிடும் வெளியே போகாத வெளியே தூக்கிட்டு போகும் அது ஆனா இது ரொம்ப இது priya வீட்டுல போய் gate மேலே உக்காந்துட்டு திருப்பி நம்ம gate மேலே வந்து இன்னிக்கி வந்திருக்கிறது madam உள்ள வெளில பல்கா இருக்கு அந்த aquarium முன்னடி போயறது தலை தூக்கி பரப்ப திருப்பி பின்னாடி back வந்துடு அந்த fish ங்க எப்படி போகுது அப்படி போய் கண்ணாடில பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கும் அதற்கு இப்போ ஒரு மாதிரி இருக்க dull லாயிட்டு இருக்குது ஐயோ இது என்ன எல்லாம் என்ன கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது கிட்ட ஆடுறாங்களே அப்படின்னு

அது பெயர் எல்லாம் தெரியாது julie க்கு juliepomeranian pomeranian எங்க மாமியார் வீட்ல இருக்குது அதுதானே correct அந்த rishi அப்போ பெங்களூர் போயிருந்தார் இல்லையா kiran அண்ணா வீட்ல இருந்தது அது same உங்கள மாதிரி அவங்களும் வளர்க்கறாங்க கொஞ்சி கொஞ்சி so இருந்துச்சு இல்ல rishi போனா இவங்க busy தூக்கினு அவங்கள கொஞ்சிட்டு rishi கிட்டரொம்ப இதுவா இருந்தாங்க இல்லையா என்ன jealous என்றால் இந்த rishi வருதுன்னா ஓடிப்போய் பாப்பாக்கு முன்னாடி போய் உக்காந்துருது அவங்க மேல எந்திரினா எந்திரிக்கிறது இல்ல ஆமா நான் first time பார்த்தது அப்போ pets இவ்ளோ jealous இருக்குது அப்படின்றது rishi பார்த்தா ஒர் என்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு first time அதான் நெனச்சேன் அப்போ இவங்களுக்கு இவ்வளவு jealous இருக்குது அதுதான் அவர் pet labrador dog இருக்குதா இப்போதான் குட்டியா அவங்க இன்னொன்னு ஒரு bird ஒன்னு கொடுத்தது exchange மேல pet male மேல் வேண்டுமா female வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ashok அது நானும் okay எனக்கு dog வேண்டாம் அப்படின்னு rajesh சொன்ன வேண்டாம் அது ரொம்ப height personality ஜாஸ்தி இல்லையா வாங்கி வச்சுட்டு பசங்க கிட்ட ரொம்ப அது

நீ வளர்க்கிறியா சொல்லு வாங்கி தரேன் ஐயோ எனக்கு pets க்கு ரொம்ப தூரம் இவன் லட்டு வச்சுப்பான் எனக்கு வீட்டுக்குள்ளே எல்லாம் வரக்கூடாது அதெல்லாம் வீட்டு pet தான் super ரா இருக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படித்தானே இந்த குட்டி போயிடுச்சு